நானா? சும்மாதான் இருக்கேன் ஸ்ரீ. நீ என்ன பண்ற? okay okay. நான் கூட work ல இருப்பேன்னு நினைச்சேன். சரி, okay நான் சும்மாதான் இருக்கேன். வீட்டுல இப்பதான் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சேன். முடிச்சுட்டு, free யா இருக்கேன். சரி. நீ office போயிட்டு வந்து என்ன பண்ணுவ?

சரி. வேற ஏதாவது பார்த்திருக்கியா? வேற ஏதாவது movies ஏதாவது பார்த்தியா?

சரி, சரி. நான் daily யும் ஒரு படம் பார்த்துதான், time pass பண்ணிட்டு இருக்கேன். படிப்பேன். அது போக, ரொம்ப படிச்சுட்டே இருந்தா ஒரு மாதிரி இருக்குல்ல? அதனாலதான். இல்லேன்னா நானும் book அ திறந்து வச்சுட்டே, வேடிக்கை பார்க்கிறது. free time ஆமா.

அது ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரிதான் இருக்கு. தம்~

ஐயோ! கனவுல தூங்கி எந்திரிச்சாலே, எனக்கு class ல உட்கார்ந்திருக்குற மாதிரி இருக்கு. கண்ணு மூடுனா class தான் ஞாபகம் வருது. கொடூரமா இருக்கு. நா வந்து, உம் thai language இருக்குல்ல? அதுல ஒரு movie பாத்தேன், சொல்லவா? இல்ல, movie name சொல்றேன், நீ பாரு. okay வா?

free யாதானே இருக்க? இல்ல, நான் ஒரு படம் கதையே சொல்லணும்ல? நான் free யாதான் இருக்கேன். இல்ல, நீ work போறல? அதான் கேட்டேன், இப்ப free யா இருக்கியா இல்லையானு?

ஏய் இது கொஞ்சம் பெரிய movie அதனால சொன்னேன். இல்லல்ல. இரண்டரை மணி நேரம் இருக்கும், அவ்வளவுதான். சரி, சொல்றேன். movie name My name is love My name is love அது ஒரு thaai language movie okay வா? சரி, என்ன ஆச்சு அப்~, movie ஓட starting ல சொல்றேன். படத்தோட starting ல வந்துட்டு, ஒரு school அ காட்டுவாங்க. அந்த school ல வந்துட்டு, பயங்கரமா build up லாம் பண்ணி, நிறைய பசங்க வந்து, பூவெல்லாம் போட்டு, வரவேறுத்துக்கிட்டு இருப்பாங்க, okay வா? பார்த்தா, அந்த பசங்க யாருன்னா, அந்த school ல உள்ள, band பசங்க, okay வா? ஆமா. அதுல வந்து ஆஹ் B~BTS மாதிரி இல்ல இது, குட்டி இது. அதுல அந்த பசங்க இருப்பாங்க. okay வா? ஆஹ் ஒரு group தா. அதுல வந்துட்டு, ஒரு பையன் வருவான். அவன்தான் வந்து, அந்த படத்தோட hero. அவனோட பேரு வந்து, Q ஆமாம். அவன் பேரு Q okay வா? Q உஹும் வெறும் ஒரே ஒரு letter Q அதான் அவன் பேரு. ஆஹ் Q அந்த Q தான். ஆமா, அதான் அவன் பேரே. சரியா? அவன் அவன் வருவான். அந்த team ல இருந்து நல்ல பசங்கெல்லாம் பாட்டு பாடி முடிச்சிருவாங்க. அப்ப ஒரு இன்னொரு பையன் இருப்பான். அவன் வந்து கொஞ்சம் dummy piece மாதிரி இருப்பான். அவன் போயிட்டு நானும் உங்க band ல வந்து join பண்ண போறேன். comedian ன்னு சொல்ல முடியாது. okay வா? அவன் வந்து போயி இந்த ஒரு அப்பாவி பையன். ஆஹ் okay வா? அந்த மாதிரி பையன். okay வா? அவன் போய் வந்து, அந்த band ல வந்து, நானும் வந்து join பண்ணிக்கிலாம் அப்படி சொல்லிட்டு கேட்பான். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன், அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்.

புடிச்சிட்டு வந்த அப்படின்னா நாங்க வந்து உன்னை வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. band ல. அந்த பைத்தியமும் என்ன பண்ணும்? தண்ணியில குதிச்சு, ஆமைய தேடி எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்து அவனை வச்சு க~ ஆஹ் அதுவும் பண்ணிருவான். ஆனா அவன கலாய்ச்சு, அவன அனுப்பி விட்டுருவானுங்க, சேர்த்துக்க முடியாது, அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் hero வோட gang தான் இதெல்லாம் பன்றானுங்க. okay வா அந்த Q வோட gang. அப்புறம் கொஞ்~ அப்புறம் வந்து, evening ஆயிரும் சாயந்திரம் ஆயிரும். வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன் அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து நின்னுட்டு இருக்கும். ஒரு rose ஓட, letter ஓட நிக்கும். அந்த பையன் கிட்ட அந்த பொண்ணு வந்து daily வந்து அந்த பையன் கிட்ட வந்து propose பண்ணிட்டே இருக்கும். okay வா? பக்கத்து வீட்டு பொண்ணு, அது கொஞ்சம், சுமாரான பொண்ணுதான். நல்லா உருண்டையா இருக்கும். okay வா? அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, daily வந்து propose பண்ணும். அது வந்து என்ன? ஆஹ் ஆனா இருந்துட்டு அந்த பொண்ணு என்ன இன்னைக்கு வந்திடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு, அவன் friend கிட்ட பேசிட்டே போவான். அந்த பொண்ணு என்ன ஆகும்? அப்படின்னா ஆஹ் ஆஹ் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா? ஆஹ் ஆஹ் அந்த பொண்ணு வந்து நான் வந்து ஆஹ் அது வந்து ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு கவிதையோ ஏதோ ஒண்ணு propose பண்ணி வைக்கும். okay. உடனே வந்துட்டு அவன் சொல்லும். அஹ் அதாவது, அந்த letter ல ஏதோ எழுதி வச்சிருக்கும். உடனே அதெல்லாம் பார்த்து அவங்க நக்கலா சிரிச்சு கலாய்ப்பானுங்க. உடனே வந்துட்டு அது சொல்லும் நான் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நீ வந்து என்னை வந்து propose பண்ணாலும் நான் வந்து உன்னை வந்து ஏத்துக்கவேமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமா. உடனே, அந்த பசங்க என்ன பண்ணுவா~ ஆஹ் அவனுங்க ரொம்ப கலாய்ச்சு அசிங்கப்படுத்திருவானுக அந்த பொண்ண. அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம்னா அந்த பொண்ணுக்கு வந்து வயசு எல்லாம் கூடுனதுக்கு அப்புறம். young ஆன age க்கு வந்ததுக்கப்பராண்டி. சின்ன பொண்ணுதானே? இவங்க எல்லாம் school பசங்க தானே? அந்த பொண்ணு இவரை விட சின்ன பொண்ணு. okay வா.

இப்படி சொல்லுவான் உடனே வந்துட்டு நீ வளரணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் பக்கத்துல இருந்து ஒரு செடிக்கு தண்ணி விட்டுருப்பாங்க. அந்த தண்ணியெல்லாம் எடுத்து மேலயெல்லாம் தெளிச்சுவிடுவான். இந்தா சீக்கிரம் வளரு, அப்டி சொல்லிட்டு. ஆஹ் ரொம்ப, இது நிறைய இடத்துல பார்த்திரு~ பாத்திருப்ப இந்த படம். சரியா? அஹ் உடனே அந்த பொண்ணு வந்துட்டு கோச்சுக்கிட்டு போயிடும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. hero வந்துட்டு, நல்லா கொஞ்சம் hair லாம், long ஆ வளத்துருவாரு. வளர்த்துட்டு வந்து, ஒரு mike அ புடிச்சுட்டு பாட்டு பாட போறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா பாட்டெல்லாம் பாட மாட்டாரு. அவர் வந்து ஒரு company ல வந்து advertise பண்றதுக்கு வேலை வேலை பார்த்துட்டு இருக்காரு. விளம்பரப்படுத்துறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கேயும் band மாதிரிதான் உட்கார்ந்திருப்பானுங்க. ஆனா வந்துட்டு இவரு பேசிட்டு இருப்பாரு. பக்கத்துல இருக்குறவங்கலாம் வந்துட்டு instrument அ play பண்ணிட்டு இருப்பாங்க. okay வா. அப்படியே வந்து அவங்க வந்து compa~ office க்கு போவாங்க. வேலை செய்யுற இடத்துக்கு. okay வா. அந்த இடத்துக்கு போன அப்படின்னா இன்னைக்கு வந்து புதுசா வந்து ஒரு boss வரப்போறாரு அப்படின்னு வந்து அவங்க கூட வேலை செ~ செய்யற ஒரு பொண்ணு சொல்லும். okay வா. hero கூட வேலை செய்யற பொண்ணு. அந்த பொண்ணு பேரு வந்து milk okay வா. milk தான் பேரு. அவர்கூட இன்னொரு பையன் வேலை செய்வாரு, அதான் hero வோட friend okay வா? அவர் பேரு வந்து jo okay jo milk hero பேரு Q okay அந்த புது boss யாரு தெரியுமா? இல்ல அந்த பையன் குளத்துல குதிச்சு இறங்கு இறக்கு எந்திரிக்க சொல்லுவாங்கல்ல. என்னது? ஆஹ் அந்த innocent boy தான். அந்த boy அந்த பையன்தான்.

இவன் friend க்கு, வேகமா வந்ததுக்கும் அதே punisment கீழே இருந்த ஆமைய மேல கொண்டு போய் வைக்கணுன்னு. இவ்வளவு torture பண்ணுவாரு boss வந்து okay வா. சின்ன வயசுல அவன அவ்ளோ அசிங்கப்படுத்துனாங்கல்ல. இப்ப சாயந்திரம் ஆயிடும். office லாம் முடிச்சு வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போனா வந்துட்டு car ல இருந்து ஒரு பொண்ணு வந்து இறங்கும் பக்கத்து வீட்டுல. அதான் heroine. அந்த கு~ அந்த பொண்ணுதான் வந்து heroine ஆயிட்டாங்கல்ல இப்ப வளர்ந்துட்டாங்க பயங்கரமா இருப்பாங்க. இப்ப hero க்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கும். ஆனா, போய் சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவாரு? அசிங்கந்தானே? அந்த பொண்ணு மதிக்கவே மதிக்காது. சுத்தமா மதிக்காது. daily ஏதாவது games play பண்ணிட்டு ஏதாவது உள்ள throw பண்றது பண்ணிட்டு அந்த பொண்ண எடுத்து தர சொல்றது இதே வேலைதான் பாத்துட்டு இருப்பாரு daily.

அஹ் okay அப்படி வந்துட்டு அவர் வந்து daily இதேதான் வேலையா வச்சிருப்பாரு. தூக்கி போடுவாரு. அந்த பொண்ணு எடுத்து வர சொல்லுவாரு. அந்த பொண்ணு எடுத்தே தராது. திரும்பி கொண்டு போய் கொண்டு போய் வச்சுடும். okay வா. நீ வந்து correct ஆன காரணம் சொல்லு. அப்பதான் தருவேன்னு சொல்லிட்டு போய் room ல வைக்கும். அப்பதான் room அ பார்த்தா room full ஆ அவன் தூக்கி போடுற பொருள்லாம் இருக்கும். அவ்வளவு இருக்கும். daily அவன் அவ்வளவு தூக்கி போட்டுட்டு இருக்கான். okay புரியுதா ஸ்ரீ? ஆஹ் okay அ~ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் வந்து night வந்து அவர் train ல போயிட்டிருப்பாரு. train ல போயிட்டிருக்கும்போது வந்து அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பேசுவாரு.

அவர்ட்ட வந்து பேசுவாரு. ஆமா. அவர் வந்து கண்டுக்காம போயிருவாரு. போனதுக்கு அப்புறம் பாத்தா வீட்டுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அன்னைக்கு வந்து night வந்து system ல ஏதோ பாத்துட்டிருப்பாரு. அப்போ வந்து my name is love அப்படிங்கிற website வந்து தானா open ஆயிரும். ஆமா. அதுல open ஆ~ open ஆகுறது இவரு வந்து சும்மா பேரு detail லாம் அவரா enter பண்ணிட்டு இருப்பாரு. enter பண்ணிட்டு பார்த்தா automatic ஆ அதுவா ஒரு ஒரு step ஆ தானா proceed ஆயி போய்க்கிட்டே இருக்கும்.

ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அடுத்த நாள் வந்துட்டு அவர் கண்ணுக்கு எல்லாமே heart heart ஆ தெரியும். ரெண்டு பல்லி இருக்குல்ல ரெண்டு பல்லி செ~ ரெண்டு பல்லி செவுத்துல இருக்கும். அந்த பல்லி கூட வந்து pair மாதிரி தெரியும் heart shape ல நிக்கிற மாதிரி. அவருக்கு அப்படி தெரியுது. okay அடுத்த train ல ஆஹ் அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட அப்புறம் வந்து என்ன ஆகும் normal ஆ office போவாரு. போறவங்க எல்லாம் அவருக்கு pair மாதிரி தெரிவாங்க. road ல பாக்குறவங்க எல்லாம் அப்படித் தெரிவாங்க. சரின்னு சொல்லிட்டு evening வருவான் train ல. train ல வந்தா வந்துட்டு நீ வந்து இது joint ஒருத்தர் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு book குடுப்பாரு. இந்தா இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது எனக்கெதுக்கு கொடுக்குறீங்க? வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். ஆஹ் நீ வந்து சேர்ந்துட்ட எப்படின்னாலும் வந்து இது வந்து உன் கையில வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. அவனுக்கு போ~ இப்படிதான் சொல்லுவாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது.

ஆஹ் நம்மளுக்கும் புரியாது first ஏன் அவர் அப்படி பண்றாருன்னு. அப்புறம் பார்த்தா வந்துட்டு ஆஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தா, இன்னொரு uncle வருவாரு ஒரு சொட்டை uncle அந்த uncle பேரு வந்து tom okay வா tom uncle okay அந்த tom unc~ tom uncle என்ன சொல்வாருன்னா? நானும் வந்து உன்னை மாதிரி வந்து அந்த எப்படி சொல்றது ஆஹ் அவரு மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல மாட்டாரு. நானும் இந்த மாதிரி உன்னோட வேலைதான் பார்க்கப் போறேன்.

okay வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சேர்த்~ இரண்டு பேர சேர்த்து வைக்கிறதுதான் வேலை. இரண்டு பேர pair up பண்றதுதான் நமக்கு வேலை. அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. okay வா அதுக்குத்தான் வந்து, சம்பளம் எல்லாம் கிடையாது. இவங்க வந்து அதுல தெரியாம சேர்ந்துட்டாங்கன்னாலே அவங்க வேலை இதுதான். ஆமா அப்படித்தான். அதுக்கான ஒரு அது யார் யார சேர்த்து வைக்கணும்ங்கிற information வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருள் மூலமா வந்து சேரும். அந்த uncle க்கு வந்து newspaper உ இந்த pa~ ஒரு book கொடுத்தாருல்ல இன்னொருத்தர் வந்து அந்த book தான் அந்த he~

அவங்க successful ஆ வந்து ஒரு மூணு pair பண்ணிட்டாங்க அப்படீன்னா வந்து திரும்ப வந்து normal man ஆ மாறிடலாம். இந்த மாதிரி சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. okay வா. இந்த மாதிரி task இருக்கும். okay வா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா first வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு pair அ சேர்த்து வைக்கிறதுக்கு வந்தா கிடைக்கும் option okay அது என்ன அப்படின்னா school க்கு போகனும். school ல வந்துட்டு, சின்ன பசங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒரு குட்டி பையன் உட்கார்ந்து இருப்பான். அவன் என்னன்னா பாட்டு பாடுவான். okay வா. அந்த பையன் பாட்டு பாடுவான். ஆஹ் சின்னப் பையன்தான் ஒரு sixth ஓ seventh ஓ படிப்பான். ஆஹ் அவன் வந்து நல்லா பாட்டு பாடுவான். okay வா. சின்ன பையன்தான்.

அந்த பையன் வந்துட்டு, ஒரு seventh படிக்கிற range ல இருப்பான். அவனை~ அவனையும் இன்னொரு பொண்ணையும் சேர்த்து வைக்கணும். அந்த பொண்ணு யாருனா? அஹ் ஆமா அந்த பைய~ அந்த மாதிரி range லதான் இருப்பான். அவனுக்கு வந்து அந்த book ல வந்து இவங்க photos தான் வந்திருக்கும். என்ன photos வந்திருக்கும் போது அந்த சின்னப் பையந்தான் இருப்பான். அந்த பையனுக்கு வந்து ஒரு crush இருக்கும். இல்ல, சொல்றத கேளு, இனிமே தா twist ஏ அவனுக்கு senior பொண்ணு மேல crush உ

அவங்களைதான், சேர்த்து வைக்கணும் அவன். சரின்னு சொல்லிட்டு ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து school ல வந்து பாட்டு பாடுற இன்னொரு பையன பிடிக்கும். ஆனா வ~ அந்த பையன் வந்து அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உம் அஹ் senior க்கு வந்து வேற ஒரு பையனைப் பிடிக்கும். அந்தப் பையனை வந்து வேற ஒரு பொண்ணுகூட commit பண்ணி விட்டு இந்த சின்~ இந்தப் பொண்ணை வந்து சோகமாக்கிருவாங்க. சோகமாக்கிட்டு இந்தப் பையன் வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து இருப்பான்ல இவனைப் பாட்டுப் பாட வைப்பாங்க. இவங்க போய், இவங்க எல்லாம் direct ஆ போயி

okay வா. அதுக்கடுத்து என்னாகும் அப்படின்னா அடுத்த task அடுத்த task வந்து, photo வரும். photo பார்த்த அப்படின்னா ஒரு police ஆஹ் அந்த police க்கு வந்துட்டு அவரோட அஹ் அவர் அவர love பண்றவங்களோட சேர்த்து வைக்கணும். okay வா. அந்த photo ல வந்து correct ஆ வந்து tea யோ coffee யோ ஏதோ கொட்டிடும். உடனே வந்துட்டு அவர யாரு love பண்றதுங்கிறது தெரியாது. okay photo மேல ஏதோ கொட்டிருச்சு. அவங்களால பார்க்க முடியலை. so வந்துட்டு அவர் கிட்ட வந்துட்டு போய் பேசுவாங்க. அந்த police வந்து பயங்கரமா எதையும் அடிச்சு துவைச்சுக்கிட்டு இருப்பாரு சரியா. அஹ் okay

போலீசை இவங்க watch பண்ணுவாங்க. உடனே police doubt வந்துரும். இவங்க ரெண்டுத்தையும் பிடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருப்பாரு. மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா இரு இரு சொல்றேன் எனக்கு சிரிப்பு வருது. correct ஆ அந்த time ல வந்து அந்த heroine க்கு வந்து accident ஆயிடும். okay வா. hero க்கு acc~ hero க்கு accident ஆயி heroine க்கு accident

heroine க்கு accident ஆயிடுச்சு. okayhero வந்து நான் போய் பாத்துருவேன். அப்படி இப்படின்னு அவர் friend அ வந்து police கிட்ட மாட்டி விட்டுட்டு ஓடிடுவாரு. heroine அ accident பண்ணது யாருன்னு பார்த்தா boss உ boss வந்துட்டு, நீ என்ன இங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஆஹ் நான் தெரியாம வந்துட்டேன் அப்படின்~ hero வோட boss உ அந்த சின்ன வயசுல அந்த innocent boy ஆஹ் அந்த ஆமை பையன்தான். okay வா. அவன் இருப்பான். உடனே வந்துட்டு அவனுக்கும் heroine அ புடிச்சு போச்சு. okay வா. உடனே வந்துட்டு இவன் வந்து அங்கிருந்து வெளியே வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் திரும்ப police கிட்ட போவாங்க. police க்கு வந்துட்டு, யாரைப் பிடிச்சிருக்குன்னு தெரியாது. இப்ப வரைக்கும். நீங்க ஓ அஹ் friend வந்து புரிய வச்சிடுவான். இந்த மாதிரி நாங்க சேர்த்து வைக்கதான் வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. correct ஆ அப்ப hero வும் Q வும் போவாரு. Q வும் போயிட்டு அஹ் பேசுவாங்க. சரி வாங்க நாங்க போய் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதுக்கு time இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த police சொல்லுவாரு. அது முடியாது யாராலையுமே முடியாது அப்படின்னு. இல்ல என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு பசங்களும் கூட்டிட்டு போவானுங்க. hero வும் hero வோட friend police அ கூட்டிட்டு போவாங்க. okay வா. police அ வந்து police ஓட police ல உட்காந்த ஆள்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. okay அப்ப வந்துட்டு கடைய கடைக்கிட்டலாம் போயிடுவாங்க. கடைக்கிட்ட போயிட்டு யாரை love பண்றீங்கன்னு கேட்டா கடையில ஒரு ஆள் உட்காந்திருப்பாரு. அவரத்தான் love பண்றேன்னு சொல்வாரு ஆமா. இது அப்படித்தான் அது ஒரு மாதிரி வித்தியாச வித்தியாசமான pair ஆ இருக்கும். கடைசியில வந்துட்டு அவர் கிட்ட போயி இவரை பேச வைப்பாங்க. இவரும் சொல்லுவாரு. அவரும் வந்துட்டு இப்ப reaction இருக்காது. ஆனா, நீ போயிட்டு வா நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே police க்கு அவ்வளோ ஆனந்தம். கிட்டத்தட்ட அப்படித்தான். அதுக்கப்புறம் இவங்களும் போயிடுவாங்க. ரெண்டு pair முடிஞ்சு போச்சா? இப்போ மூணாவது pair police love பண்ற அந்த shop வச்சிருக்கிற பையன் மேல photo விழுந்துருக்கு. ச்சீ coffee விழுந்திருக்கு. ஆஹ் அதனால photo தெரியல okay வா உம் அதனாலதான் அது வந்து சொல்லவே இல்லை. கூச்சப்பட்டுட்டு இல்ல. அதை உங்களால முடியாது நடக்காது அப்படியே சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அடுத்து மூணாவது pair. மூணாவது pair யாரு காமிக்கமுடியும்னா அந்த boss உம் அந்த heroine உம் உம் இப்ப என்ன செய்றது? அவர் வந்து normal மனுஷனானாதான் அவரால love பண்ண முடியும். இல்லனா அவரால love பண்ண முடியாது. இப்போ கேக்குதா? ஸ்ரீ கேக்குதா? இருக்கேன் இருக்கேன் கேட்குதா ஸ்ரீ கேக்குதா? ஆஹ் இப்ப வந்துட்டு அந்த மூணாவது pair அ வச்சாதான் இப்ப hero வாலயும் love பண்ண முடியும். hero வால அவர love பண்றவங்க கூட சேர முடியும். இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மாதிரி சிக்கிக்கிட்டாங்க. இப்ப, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா heroine heroine க்கும் வந்துட்டு, இவர் வந்து சொல்லணும், அப்படின்னுதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. heroine க்கும், hero தான் பிடிக்கும் heroine க்கும் hero தான் பிடிக்கும். ஆனா வந்து hero வந்து சொல்லணும்ன்னு wait பண்ணிட்டு இருப்பாங்க.

உம் சரி இப்ப வந்து hero வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல கேக்கவே~

entertainment. அதாவது பொழுதுபோக்கு. இந்த பொழுது போக்குக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பொழுதுபோக்குறதுக்கு பிடிச்சுருக்கும். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நிறைய பெண்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள உக்காந்துகிட்டு மத்த பெண்களை பத்தி அஹ் அதை எப்படி சொல்றது? நம்ம அந்த காலத்துல தமிழ்ல வந்து புரலி பேசுறதுன்னு சொல்லுவாங்க. ஆஹ் அந்த மாதிரி ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு சில பெண்களுக்குப் பிடிக்கும். ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா விளையாடுறது பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு இருக்கும். இன்னைக்கு காலக்கட்டத்துல எல்லாரும் பொழுதுபோக்குக்கு பெருசா நம்பி இருக்கிறது,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 திரையரங்கத்துல திரைப்படங்களை பாக்குறாங்க. அது மட்டுமில்லாம பொழுதுபோக்குக்காக அப்போல்லாம் வந்து வி~விளையாட்டுத்துறையில கிரிக்கெட்டை தான் ரொம்ப அதிகமா ரசிச்சாங்க. இன்னைக்கு கிரிக்கெட்டுக்கான மோகம் கூட ரொம்பவும் குறைஞ்சு போயிடுச்சு. ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டுமே இன்னைக்கு வந்து, IPL ங்கற பேர்ல பணம் புரல்ற ஒரு விளையாட்டா தான் மாறி இருக்கு. அதையும் பொழுதுபோக்குக்காக அதையும் நிறைய பேர் ரசிக்குறாங்க. அப்புறம் பொழுதுபோக்குக்காக நிறைய பேர் பார்க்க கூடிய ஒரு விஷயங்கள், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாவல்கள் படிக்கிறது, கதை புத்தகங்கள் படிக்கிறதுங்குறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். கதை புத்தகங்களிலேயே நிறைய இருக்கு. நாவல் இருக்கு சிறுகதை இருக்கு. அஹ் குறுநாவல்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த காலத்தில எல்லாம் வந்து, அஹ் இந்த மாதிரி கதைகளை எல்லாம் படிக்கணும்னா புஸ்தகங்களை வந்து கடைகளில போய் வாங்கி வந்து வச்சு படிச்சாங்க. ஆனா, இன்னைக்கு இது digital world ல, காலம் மாற்றத்துல, நிறைய எல்லாமே மாறி இருக்கு. அங்க நாவல்களை வந்து ஆஹ் audio நாவல்களாக you tube ல இந்த மாதிரி digital world ல நிறைய த~தளங்கள் இருக்கு. பாட்காஸ்ட், யூ டியூப் இந்த மாதிரி எல்லா விதமான தளங்களிலேயும் நாவல்களை

இப்போ வெளிநாடுகளில போய் தங்கும்போது, அவங்களோட தாய்மொழி தமிழுல அவங்க வீட்டுல பேசுவாங்க. அதனால அவங்களுக்கு பேச தெரியும் புரிஞ்சுக்க தெரியும் அதை கேக்கும் போது. ஆனா எழுத்துக்கூட்டி படிக்க தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க இருக்குற ஊர்ல என்ன மொழியோ அந்த மொழியை தான் படிச்சிருப்பாங்க. so அவங்க தாய்மொழி தமிழ் அவங்களுக்கு எழுதப் படிக்கத் தெரியாது. அதனால, இந்த மாதிரி பழைய கதைகளை எல்லாம் வந்து, அவங்களால நாவல்களை எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. குறிப்பா சொல்லணும்னா தமிழ்ல எத்தனையோ நல்ல ச~புகழ்பெற்ற சிறப்பு மிக்க நாவல்கள் பொன்னியின் செல்வன், ய~யவனராணி இந்த மாதிரி பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் இந்த மாதிரி நிறைய நாவல்கள் இருக்கு. கல்கி கிருஷ்ணமூர்த்தி, சாண்டில்யன், பாலகுமாரனுடைய உடையார். இப்போ சமீபத்துல வெ~வெளிவந்த சு. வெங்கடேசனோட வேல்பாரி. இந்த மாதிரி எத்தனையோ விதமான நாவல்கள் இருக்கு. இந்த நாவல்கள் எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களால படிக்க முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. ஆனா, தமிழ்ல யாராவது பேசினாங்கன்னா அவங்களால அதை கேட்டு ரசிச்சுக்க முடியும்.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 சிறப்பா இன்னைக்கு வந்து ரொம்பவும் எ~மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பிரபலமா இருக்கறதுக்கு காரணம் இந்த மாதிரி மக்கள் அதிகமா வெளிநாடுவாழ் மக்களால தான் நிறைய பேருக்கு படிக்கத் தெரியாது ஆனா அவங்க கதை சொன்னாங்கன்னா யாராச்சும் படிச்சு, அதை நல்லா கேட்டுக்குவாங்க. அப்படித்தான் யூ டியூப்ல இன்னைக்கு எல்லாவிதமான நாவல்களும் அஹ் யூ டியூப்ல பாட்காஸ்ட்ல அதுமட்டுமில்லாம இதுக்குன்னே நாவல்களை வெளியிடுவதற்குன்னே இப்போ நிறைய FM கள் எல்லாம் வந்திருச்சு. குக்கு FM pocket FM story tell இந்த மாதிரி நிறைய தளங்கள் வந்துடுச்சு. இது எல்லாமே வந்து எல்லாமே எல்ல~எல்லா தளங்களுக்குமே நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு தான். மக்களை பொழுதுபோக்க வச்சுருக்குறதுக்கு என்னென்ன எல்லாம் பண்ணலாம்? நி~நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே திரைப்படம் பார்க்கிறது புடிக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து கதை புத்தகங்கள் படிக்கறது புடிக்கும்ன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொழுதுபோக்கு ஆசைகள் இருக்கும். ஒருசிலர், க~இப்போ சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வி~விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். கூட்டமா சேர்ந்து உக்கார்ந்து விளையாடுவாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்து பெண்களா இருந்தா, பத்து பெண்கள் ஒன்னு சேர்ந்து,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

ஆஹ் எதுனா வ~கடல் இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்களா இருந்துதுன்னா, beach ல போவாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய பொழுதுபோக்கா இருக்கும். அதுவும் இல்லாத ஊருல வாழுற மக்களா இருந்தா, அவங்களுக்கு பெரிய பொழுதுபோக்குன்னு சொன்னோம்னா, கோவிலுக்கு போறது மட்டும் தான். ரெண்டும் இல்லையா? ஒரு சிலருக்கு வந்து gardening நிறைய செடிகளை வளர்க்குறது பொழுதுபோக்கா இருக்கும். அதுவும் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாடித்தோட்டம் அப்படிங்குறது வந்து நிறைய பேர் இந்த மாடித்தோட்டத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த பொழுதுபோக்குக்காக மாடித்தோட்டத்தை ஆரம்பிச்சு, அதுல செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் அதுலேயே நிறைய ஆர்வம் வந்து நிறைய காய்கறிகள், பழங்கள் இதையெல்லாம் வந்து மாடி தோட்டத்துலேயே வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுமட்டும் இல்லாம பொழுதுபோக்கா சில விஷயங்களை வித்தியாசமா செய்ய ஆரம்பிச்சு, அதையே தொழிலா மாத்துனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அஹ் உதாரணமா சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நார் கழிவுகளை வந்து தேங்காய் நார் கழிவுகள், பனை மரத்தோட உதிரி பாகங்~ பனை மரத்திலிருந்து கோ~கோப்பைகள் செய்யுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சு, பொழுதுபோக்கா செய்ய ஆரம்பிச்சு, அதையே தொழிலா செய்றாங்க. இந்த மாதிரி பொழுதுபோக்குக்காக ஆரம்பிச்ச பல விஷயங்கள் தொழிலாவும் மாறிருக்கு. அதுமட்டும் இல்லாம அடுத்தது பொழுதுபோக்குன்னா வேற என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லலான்னா அஹ் இன்னைக்கு நிறைய பேர் பொழுதுபோக்குக்காக உம் பெருசா அதுவும் அஹ் ஹம் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி city களில வாழுற மக்களுக்கு பொழுது போக்கா இருக்குற ஒரே ஒரு விஷயம் mall க்கு போறதுதான். mall ல போயி அங்க மத்தவங்களோட சேர்ந்து உக்காந்து விளையாடுறது நிறைய விளையாடுறதுக்கு அவங்க நிறைய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 பாத்துட்டு வர்றதுங்குறது ஒரு சிலருக்கு ரொம்ப புடிச்ச பொழுதுபோக்கா இருக்கும். என்னென்ன விதமான புது புது item கள் ஒவ்வொரு அஹ் இப்போ புடவைக்கடையா இருக்கட்டும் இல்ல make up சாதனங்களா இருக்கட்டும் இல்ல, வேற ஏதாவது digital ல புதுசா எதாவது வந்துருக்கா? அப்படிங்குறதை தெரிஞ்சுக்குறதை போய் பாக்குறாங்க. அதை போய் பாக்கறதுங்குறது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கா இருக்கு. அதுமட்டுமில்லாம இப்போ எல்லாராலேயும் போய் பார்க்க முடியாது. நிறைய பேர் கையில காசு இல்லாம நாங்க எப்படி mall லுக்கு போறது அப்படின்னு ஒரு சிலர் போகுறதுக்கு தயங்கிட்டு வீட்டுலேயே இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் யூ டியூப்ல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த கடைகளுக்கு போயி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 அதை வந்து அவங்க போடுறாங்க யூ டியூப்ல. இந்த பொருட்கள் எல்லாம் இந்த கடையில கிடைக்குது. நீங்க இந்த கடைக்கு போனீங்கன்னா இந்த பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். இந்த இத்தனை விலைல வாங்கிக்கலாம். அப்படின்னு புது புது பொருட்களை பத்தியும் அந்த பொருட்கள் எந்த கடைகளில எந்த ஊர்ல கிடைக்கிறதுங்கறதை பத்தியும் அது மட்டுமில்லாம சிறப்பான உணவுகள் ருசியான உணவுகள் எந்தெந்த கடைகளில கிடைக்குதுன்னு, இப்படி ஒவ்வொரு கடைகளா தேடி தேடி தேடி இந்த மாதிரி யூ டியூப்ல இருக்குறவங்க யூ டியூபர்ஸ் போயி அதை வீடியோவா எடுத்து அதை வந்து அவங்கவங்க channel ல போடுறாங்க. அதை நிறைய மக்கள் பார்க்குறாங்க. . அதை பார்க்குறது அந்த மக்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இப்போ இன்னைக்குயூ டியூப்ன்னு சொன்னதுக்கு பிறகு அதுல எத்தனையோ விதமான விஷயங்கள் இருக்கு. பொழுதுபோக்குக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஹ் கதைகளை வந்து நான் சொன்ன மாதிரி வெறும் நாவல்களை சொல்றது மட்டும் இல்லாம, சின்ன சின்ன தலைவர்கள் சொன்ன குறிப்புகளை ஒரு motivational கதைகளா அந்த மாதிரி ஒரு motivational குறிப்புக்களா சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன யூ டியூப் channels ம் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு dance ஆடுறது ரொம்ப பிடிக்குமா இருக்கும். அவங்க வந்து நடனமாடுறதை வீட்டிலிருந்தே பரதநாட்டியமாவோ இல்ல western dance ஐயோ அவங்க நடனமாடி அதை வந்து யூ டியூப்ல போடுறாங்க.

அதை நம்ம வந்து வீட்டிலிருந்தே செய்யலாம்னு அவங்க வந்து ஓரு video வா எடுத்து போடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு விதமான பொழுதுபோக்கு. இது மாதிரி நடனம் மட்டும் இல்லாம எல்லாவிதமான திறம~திறமைகளையும் வெளிப்படுத்துறதுக்கு இந்த யூ டியூப் வந்து ஒரு சிறந்த தளமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நல்லா பேச வரும். ஆனா, அவங்களுக்கு வந்து எல்லா க~கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கும். அவங்களால வெளியில போய் பேசறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லா கதை சொல்லக்கூடிய திறன் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு திறமை இருக்குறவங்களும் இன்னைக்கு நிறைய அவங்கவங்க அவங்கவங்கான திறமைகளுக்கான மேடைகளை அவங்களே உருவாக்கிக்கறாங்க இந்த யூ டியூப் மூலியமா உருவாக்கிக்கிட்டு அவங்களோட திறமையை இந்த மேடைகளில அவங்களோட யூ டியூப் சேனலில வெளிப்படுத்துறாங்க. இது எல்லாமே எதுக்காக நடக்குது அப்படின்னா மக்களோட பொழுதுபோக்குக்காக தான். இதை எல்லாருமே மக்கள் பாக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொழுது போக்கு எதையோ, அதை அவங்க follow பண்றாங்க.

hi எப்படி இருக்கீங்க? நேத்து ஏன் office க்கு வரல? okay okay நா அதான் எதுக்கு office வரலன்னு நெனச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் ஒரு sim வாங்கலான்னு இருக்கேன். அதுதான் உங்ககிட்ட details வந்து கேட்கலாம்னு call பண்ணேன் நீங்க என்ன Sim use பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்னு தெரியல சரியா network ஏ கிடைக்க மாடிக்கு. so அதான் உங்ககிட்ட நீங்க already ரெண்டு மூணு sim ரெண்டு மூணு sim கிட்ட வச்சிருக்கீங்களா? என்ன என்ன sim வச்சிருக்கீங்க. then அதுல எது நல்ல network கிடைக்குது. அத கேட்கலாம் சொல்லி call பண்னேன் உங்களுக்கு அது பழைய sim வந்து எனக்கு சரியா tower ஏ கிடைக்க மாடிக்கு so அதான் உங்ககிட்ட கேட்கலாம் நீங்க ரெண்டு மெனு sim வச்சிருப்பீங்க. அத எது உங்களுக்கு நல்ல network கிடைக்கு தெரியும். ஏன நா வந்து ஒரு sim தான் use பண்ணிக்கிட்டு இருந்தேன். so அத பத்தின network மட்டும் தன தெரியும். நீ வந்து நெறைய sim use பன்னிருப்பிங்க. so அதான் அந்த network பத்திக் கேட்கலாம் இப்போல three G, four G, five G லாம் சொல்றாங்க. அந்த network பத்தி இது நல்ல இருக்குமா இலை நம்ம phone க்கு அது set ஆகுமா? இல்ல நான் அன்னைக்கு நான் ஒரு function க்கு போயிருந்தேன். அங்க so network எதுமே சரியா கிடைக்கல. அப்போ phone பேச அந்த இதுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சி. வீட்டுக்கு எங்க எங் இருக்கேன் சொல்லிட்டு கூட inform பண்ண முடியல. so அதான் வீட்டுல எல்லாரும் ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் அவங்கிட்ட கேட்டான். four G five G சொல்றாங்களா. அந்த network லாம் useful ஆஹ் இருக்குமா? இந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு tower கிடைக்குமா? அப்படினு கேட்க தான் உங்களுக்கு call பனேன். okay okay அப்போ sim ஆஹ் பத்தி இவ்வளோ details இருக்குதா நீங்க சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது. நா வந்து two G then இப்போ அதே number ல four G யோ இல்ல five G வாங்கலாமா இல்லை four G மட்டும் தான் இப்போதைக்கு வாங்க முடியும். அத பத்தி கொஞ்சம் details explain பண்ணுங்க. okay okay super super இப்ப நம்ம four G இருக்குன்னு அதுல five G sim வந்து connect ஆகதுல இல்லை connect ஆகுமா network மட்டும் connect ஆகுமா? இல்ல phone, audio எதுமே connect ஆகாதா? okay okay super super இப்ப வந்து என் husband வந்து five G mobile வச்சிருக்காங்க. four G sim தான் use பண்ணிக்கிட்டு இருக்காங்க so உங்களுக்கு network சரியா நல்லதா கிடைக்கும் நினைக்கேனே. ஏன பூர்விக போது இப்போ okay வா network கிடைக்காது. இப்போ five G sim எப்போ introduce பண்ணுவாங்க. okay okay super super அப்பறம் இவ்வளோ இது அப்பறம் வேற எது உங்களுக்கு five G sim பத்தி தெரியுமா? நம்ம ஊருக்கு வாரத்துக்கு one year கிட்ட ஆகிடு சொல்லி சொல்றிங்க இப்ப chennai க்கு அது வந்துடுச்சி? okay okay super super அப்பறம் five G வந்துடுச்சி அப்பறம் sim வர தான் இன்னு கொஞ்ச நாள் ஆகும் நினைக்கிறேன். அப்பறம் five G speed எவ்வளோ இருக்கும். எப்படி இருக்கும். okay super super sister அப்பறம் வேற எது sim பத்தி தெரியுமா? வேற five G மட்டும் தான் வந்துருக்க இல்ல six G seven G அந்த network லாம் வந்துருக்க? அத பத்தி கொஞ்சம் details ஆஹ் explain பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா sister இப்போ எல்லா technology ளையும் எல்லா influence ஆகிகிட்டே தான் வருது. அப்பறம் five G network வந்து two thousand twenty two ல வந்துரும் சொல்லி சொல்லிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்போ launch பண்ணுவாங்க நம்ம இந்தியால okay okay super super super அப்பறம் then வேற எதுவும் sim ஆஹ் பத்தி தெரியுமா? jio ல இருக்கு jio வந்து சரியா network எதுவும் கிடைக்குதா?

okay okay super super super எதுவும் details எதுவும் இருக்க? நா வந்து நா jio sim லா வாங்களா இருக்கேன். அதுல வந்து plans எல்லாம் எப்படி இருக்கும். எந்த எந்த rate ல இருக்கும். இருக்கு. okay okay sister அப்பறம் வேற BSNL வந்து three G வரைக்கு தான் இருக்கு. four G இன்னும் வரல. வருமா எப்படி? okay okay sister அப்பறம் வேற vodafone அப்பறம் airtel அந்த இதுல லாம் network எப்படி இருக்கும். data லாம் நல்ல easy ஆஹ் கிடைக்கும். கொஞ்சம் delay ஆகுமா?

ஹம் okay okay sister அப்ப நா வந்து vodafone try பண்ணலாம் இருக்கேன். அதுல network சரியா கிடைக்கும்னு சொல்றிங்க ஏன நா வேற நா சொன்ன மாதிரி function வீட்டுக்கு போயிட்டு phone அவங்க பண்ண முடியாம எல்லாரும் பயந்திட்டாங்க என்னாச்சோ ஏதாச்சோ network லாம் சரியா இருந்தா தான் family members எல்லாம் contact பண்ணவும் different ஆஹ் இருக்கும்.